மொசில்லா தண்டர்பர்ட் இல் அகாவுண்ட் செட்டிங்ஸ் மற்றும் கான்ஃபிகரிங் ஜிமெயில் அகாவுண்ட் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் இல் கற்கப்போவது எமெயில் அகாவுண்ட் க்கு புதிய போல்டர்ஸ் சேர்ப்பது மெசேஜஸ் தேட அட்வான்ஸ்ட் பில்டர்ஸ் அமைப்பது மெசேஜ் பில்டர்ஸ் ஐ மேனேஜ் செய்தல் மேலும் கற்பது யாஹூ அகாவுண்ட் ஐ மேனுவல் ஆக கான்ஃபிகர் செய்தல் மல்ட்டிபிள் e மெயில் அகாவுண்ட் களை மேனேஜ் செய்தல் ஒரு மெயில் அகாவுண்ட் க்கு அகாவுண்ட் செட்டிங்ஸ் ஐ மாற்றுதல் எமெயில் அகாவுண்ட் ஐ டிலீட் செய்தல் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1204
இல் மொசில்லா தண்டர்பர்ட் 1301
லான்ச்சர் இல் தண்டர்பர்ட் இக்கான் மீது சொடுக்கவும் தண்டர்பர்ட் விண்டோ திறக்கிறது
இன்னொரு போல்டர் ஐ இந்த அகாவுண்ட் க்கு சேர்க்கலாம் இடது பேனல் இலிருந்து ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் அகாவுண்ட் ஐ தேர்க ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் அகாவுண்ட் மீது வலதுசொடுக்கவும் நியூ போல்டர் ஐ தேர்க நியூ போல்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் பீல்ட் இல் இம்போர்டன்ட் மெயில்ஸ் என உள்ளிடுவோம் கிரியேட் போல்டர் ஐ சொடுக்கவும்
போல்டர் உருவாகிவிட்டது
இப்போது முக்கிய மெயில் களை இன்பாக்ஸ் இலிருந்து இந்த போல்டர் க்கு நகர்த்தலாம்
இன்பாக்ஸ் இலிருந்து மெயில் ஐ தேர்ந்து இழுத்து இம்போர்டன்ட் மெயில்ஸ் போல்டர் இல் விடலாம் மெசேஜ் களை பல பில்ட்டர் ஆப்ஷன்ஸ் மூலம் தேடலாம் இப்போது இடது panelஇலிருந்து STUSERONEgmail டாட் காம் அகாவுண்ட் ஐ தேர்க வலது பேனல் இல் அட்வான்ஸ்ட் பீச்சர்ஸ் ன் கீழ் சியர்ச் மெசேஜஸ் ஐ சொடுக்கவும் சியர்ச் மெசேஜஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
மெசேஜஸ் ஐ தேட டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஐயே பயன்படுத்தலாம் மேட்ச் ஆல் ஒஃப் தே பாலோவிங் ஆப்ஷன் தான் டிஃபால்ட்
சப்ஜெக்ட் மற்றும் கன்டெயின்ஸ் என்பனவும் டிஃபால்ட் ஆக தேர்ந்திருக்கும் அடுத்த பீல்ட் இல் டைப் செய்க டென் இன்ட்ரெஸ்டிங்
சியர்ச் ஐ சொடுக்கவும் இந்த சப்ஜெக்ட் நேம் க்கு பொருந்தும் எல்லா மெயில் களும் காட்டப்படும் இந்த சியர்ச் களை ஒரு போல்டர் இல் சேமிக்க இயலும் டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க மெயில் ஐ டேட் மூலம் தேடி அதை போல்டர் க்கு சேமிக்கவும் இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடலாம் ஒரு புதிய பில்ட்டர் ஐ இந்த மெயில் அகாவுண்ட் க்கு உருவாக்கலாம் பில்ட்டர் என்பது ஒரு ரூல்
அதை உங்கள் மெயில் பாக்ஸ் இல் உள்ள மெசேஜ் களை சோர்ட் செய்ய பயன்படுத்தலாம் இங்கே சப்ஜெக்ட் தண்டர்பர்ட் என்றுள்ள எல்லா மெயில் களையும் இம்போர்டன்ட் மெயில்ஸ் போல்டர் க்கு நகர்த்தலாம்
இடது panelஇல் STUSERONEgmail டாட் காம் அகாவுண்ட் ஐ தேர்க அட்வான்ஸ்ட் பீச்சர்ஸ் ன் கீழ் மேனேஜ் மெசேஜ் பில்டர்ஸ் ஐ சொடுக்கவும் மெசேஜ் பில்டர்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நியூ Tab மீது சொடுக்கவும் பில்ட்டர் ரூல்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் பீல்ட் பில்ட்டர் இல் சப்ஜெக்ட் ஆக தண்டர்பர்ட் ஐ enter செய்க மீண்டும் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஐயே பில்ட்டர் க்கு பயன்படுத்தலாம் மேட்ச் ஆல் ஒஃப் தே பாலோவிங் ஆப்ஷன் தான் டிஃபால்ட்
சப்ஜெக்ட் மற்றும் கன்டெயின்ஸ் உம் டிஃபால்ட் ஆக இருக்கும்
அடுத்த பீல்ட் இல் டைப் செய்க தண்டர்பர்ட்
அடுத்து பெர்ஃபார்ம் தேசே ஆக்ஷன்ஸ் பீல்ட் இல் ஆப்ஷன் ஐ மூவ் மெசேஜ் டோ ஆக அமைக்கலாம் அடுத்து drop டவுன் மீது சொடுக்கவும் ப்ரோவ்ஸ் செய்து இம்போர்டன்ட் மெயில்ஸ் போல்டர் ஐ தேர்க
ஓகே செய்க
பில்ட்டர்
மெசேஜ் பில்டர்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் தெரிகிறது
ரன் ஐ இப்போது சொடுக்கவும் டயலாக் பாக்ஸ் ஐ மூடவும்
இப்போது இம்போர்டன்ட் மெயில்ஸ் போல்டர் ஐ சொடுக்கவும் சப்ஜெக்ட் ஆக தண்டர்பர்ட் ஐ கொண்ட மெயில் கள் இந்த போல்டர் க்கு நகர்த்தப்பட்டுள்ளன
தண்டர்பர்ட் இல் ஒன்றுக்கு மேற்பட்ட எமெயில் அகாவுண்ட் களை மேலாளலாம் அதாவது தண்டர்பர்ட் ஐ பயன்படுத்தி ஜிமெயில் யாஹூ அல்லது வேறு எந்த மெயில் அகாவுண்ட் டிலும் ரிசீவ் செண்ட் மற்றும் மேனேஜ் செய்யலாம்
ஜிமெயில் அகாவுண்ட் களை தண்டர்பர்ட் ஆட்டோமேட்டிக் ஆக கான்ஃபிகர் செய்கிறது மற்ற அகாவுண்ட் களை கைமுறையாக கான்ஃபிகர் செய்ய வேண்டும் தண்டர்பர்ட் இல் யாஹூ அகாவுண்ட் STUSERTWOyahoo டாட் இன் ஐ கான்ஃபிகர் செய்யலாம்
நான் பாப் ஐ யாஹூ அகாவுண்ட் டில் எனபிள் செய்துவிட்டேன்
எப்படி அது
முதலில் யாஹூ அகாவுண்ட் இல் நான் லாக் இன் செய்தேன்
அதற்கு புதிய ப்ரவ்சர் இல் அட்ரெஸ் பார் இல் wwwyahooin என டைப் செய்தேன்
இப்போது ஸ்டூசர்ட்வோ அட் yahooஇன் இல் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ enter செய்தேன் மேல் இடது மூலையில் இலிருந்து ஆப்ஷன்ஸ் மற்றும் மெயில் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்கவும் இடது பேனல் இல்POP மற்றும் பார்வார்டிங் ஐ சொடுக்கவும் ஆக்செஸ் யாஹூ மெயில் வியா பாப் ஐ செலக்ட் செய்க குளோஸ் தே tab ஐ சொடுக்கவும் சேவ் சேஞ்சஸ் என டயலாக் பாக்ஸ் மெசேஜ் தோன்றுகிறது
சேவ் செய்க இப்போது யாஹூ விலிருந்து லாக் ஆட் செய்து ப்ரவ்சர் ஐ மூடுவோம்
இப்போது வலது பேனல் இலிருந்து அக்கவுண்ட்ஸ் ன் கீழ் கிரியேட் நியூ அகாவுண்ட் ஐ சொடுக்கவும் மெயில் அகாவுண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இப்போது நேம் பெயரை யூசர்ட்வோ என் இடுவோம் அடுத்து எமெயில் அட்ரெஸ் இல் யாஹூ இட் ஆன STUSERTWOYAHOOIN ஐ இடுவோம் பாஸ்வேர்ட் டைப் செய்து கன்டின்யூ ஐ சொடுக்கவும் மெயில் அகாவுண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இன்கமிங் செர்வர் நேம் பீல்ட் இல் பாப்3 ஐ செலக்ட் செய்க
செர்வர் ஹோஸ்ட்னேம் ஐ பாப் டாட் மெயில் டாட் யாஹூ டாட் காம் என அமைக்கவும்
பாப்3 ஐ செலக்ட் செய்வது ஏன் எனில் நாம் மெயில் களை ஆஃப்லைன் இல் படிக்க வேண்டும்
ஆகவே எல்லா mailகளும் நம் கணினிக்கு டவுன்லோட் ஆகவேண்டும் இன்கமிங் பீல்ட் இல்
போர்ட் க்கு யாஹூ வின் போர்ட் நம்பர் அதாவது 110 ஐ enter செய்க எஸ்எஸ்எல் drop டவுன் இல்STARTTLS ஐ தேர்க ஆதென்டிகேஷன் drop டவுன் இல் சொடுக்கி நார்மல் பாஸ்வேர்ட் ஐ செலக்ட் செய்க ஆட்கோயிங் பீல்ட் இல்
செர்வர் நேம் ஆக எஸ்எம்டிபி செர்வர் ஹோஸ்ட்னேம் ஆக smtpmailyahooகாம் என இடுக போர்ட் க்கு யாஹூ வின் போர்ட் நம்பர் அதாவது 465 ஐ enter செய்க
எஸ்எஸ்எல் drop டவுன் இல் sslடிஎல்எஸ் ஐ தேர்க ஆதென்டிகேஷன் drop டவுன் ஐ சொடுக்கி நார்மல் பாஸ்வேர்ட் ஐ செலக்ட் செய்க யூசர் நேம் பீல்ட் இல் ஸ்டூசர்ட்வோ என இடுவோம் கிரியேட் அகாவுண்ட் பட்டன் எனபிள் ஆகியுள்ளது கிரியேட் அகாவுண்ட் இல் சொடுக்கவும் யாஹூ அகாவுண்ட் கான்ஃபிகர் ஆகிவிட்டது இன்டர்நெட் connectionஐ பொருத்து இது சில நிமிடங்கள் ஆகும்
தண்டர்பர்ட் விண்டோ இல் வலது பேனல் லில் இப்போது யாஹூ அகாவுண்ட் தெரிகிறது இன்பாக்ஸ் மீது சொடுக்கவும் மெயில் கள் யாஹூ அகாவுண்ட் இலிருந்து இங்கு டவுன்லோட் ஆகியுள்ளன
இப்போது தண்டர்பர்ட் ஐ யாஹூ மற்றும் ஜிமெயில் அகாவுண்ட் களிலிருந்து மெயில் களை பெறுவது மட்டுமில்லாமல்
அந்த இரண்டு அகாவுண்ட் களை ஒரேயடியாக மேலாளலாம்
இப்போது தண்டர்பர்ட் இல் எமெயில் அகாவுண்ட் களுக்கு கிடைக்கும் பிரெஃபரன்ஸ் settingsஐ பார்க்கலாம் ஒரு வேளை சில விருப்பங்கள் இருக்கலாம் தண்டர்பர்ட் வழியே அனுப்பிய மெய்ல்களின் காபியை ஜிமெயில் அகாவுண்ட் இல் ஸ்டோர் செய்ய ரிப்ளை செய்கையில் ஒரிஜினல் மெசேஜ் ஐ கோட் செய்ய ஜங்க் மெசேஜஸ் ஐ ஐடென்டிஃபை செய்ய அல்லது கணினி டிஸ்க் ஸ்பேஸ் குறைவாக இருப்பின் சில மெசேஜ் களை டவுன்லோட் செய்யாதிருக்க
இடது panelஇலிருந்து ஜிமெயில் அகாவுண்ட் ஐ தேர்க தண்டர்பர்ட் மெயில் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
வலது panelஇலிருந்து அக்கவுண்ட்ஸ் கீழ் வியூ செட்டிங்ஸ் போர் திஸ் அகாவுண்ட் ஐ சொடுக்கவும் அகாவுண்ட் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இடது பேனல் லில் மீண்டும் ஜிமெயில் அகாவுண்ட் ஐ தேர்க
இப்போது செர்வர் செட்டிங்ஸ் மீது சொடுக்கவும் செர்வர் செட்டிங்ஸ் வலது பேனல் லில் தெரிகிறது செக் போர் நியூ மெசேஜஸ் எவரி check பாக்ஸ் இல் 20 என உள்ளிடுக தண்டர்பர்ட் இப்போது புதிய மெசேஜஸ் க்கு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை சோதிக்கும் எம்ப்டி டிராஷ் ஒன் எக்ஸிட்
பாக்ஸ் ஐ செக் செய்க Thunderbirdஐ விட்டு வெளியேறும் போது டிராஷ் போல்டர் இல் உள்ள மெசேஜஸ் டிலீட் செய்யப்படும் அதே போல நீங்கள் உங்கள் செர்வர் செட்டிங்ஸ் ஐ கஸ்டமைஸ் செய்யலாம் அதே போல நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஐயும் அமைக்கலாம் மெயில்ஸ் காப்பீஸ் உருவாக்க
டிராஃப்ட் மெயில் ஐ சேமிக்க mailகளை சேமிக்கும் இடத்தை மாற்ற
இடது பேனல் இலிருந்து காப்பீஸ் மற்றும் போல்டர்ஸ் ஐ சொடுக்கவும்
காப்பீஸ் மற்றும் போல்டர்ஸ் டயலாக் பாக்ஸ்
வலது பேனல் லில் தெரிகிறது இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் களை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் பிளேஸ் ஆ கோப்பி இன் மற்றும் சென்ட் போல்டர் ஆப்ஷன் ஏற்கனெவே தேர்ந்துள்ளன
டிஸ்க் ஸ்பேஸ் ஐ சேமிக்க ஆப்ஷன் அமைக்க இடது பேனல் இலிருந்து டிஸ்க் ஸ்பேஸ் ஐ தேர்க இப்போது வலது panelஇலிருந்து ஆப்ஷன் தெரிகிறது டோ சேவ் டிஸ்க் ஸ்பேஸ் டோ நோட் டவுன்லோட்
மெசேஜஸ் லார்ஜர் தன் பாக்ஸ் இல் குறியிடவும் இப்போது கேபி பீல்ட் இல் 60 என உள்ளிடவும் தண்டர்பர்ட் 60கேபி க்கும் அதிகமான மெசேஜ் களை டவுன்லோட் செய்யாது
இன்னொரு நல்ல தண்டர்பர்ட் பீச்சர்
ஜங்க் Messageகளை இனம் காண்பது நீங்கள் தண்டர்பர்ட் ஐ ஜங்க் மற்றும் நோன் ஜங்க் மெசேஜ் களை இனம் காண பழக்கலாம் இதற்கு முதலில் ஜங்க் செட்டிங்ஸ் ஐ அமைக்க வேண்டும்
மேலும் மெயில் களை ஜங்க் மற்றும் நோன் ஜங்க் என குறிக்க வேண்டும் ஆரம்பத்தில் ஜங்க் மெயில் ஐ கைமுறையாக குறிக்க வேண்டும்
இதற்கு ஒவ்வொரு ஜங்க் மெயில் க்கும் ஜங்க் மெயில் பட்டன் ஐ சொடுக்க வேண்டும்
காலப்போக்கில் உங்கள் தேர்வுகளை பார்த்து தண்டர்பர்ட் ஆட்டோமேட்டிக் ஆக ஜங்க் மெயில் ஐ இனம் கண்டுவிடும்
மேலும் அவற்றை ஜங்க் போல்டர் க்கு நகர்த்திவிடும்
அகாவுண்ட் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் இடது பேனல் இலிருந்து ஜங்க் செட்டிங்ஸ் ஐ சொடுக்கவும்
வலது panel லில் ஜங்க் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இந்த அகாவுண்ட் பாக்ஸ் க்கு எனபிள் அடாப்டிவ் ஜங்க் மெயில் கன்ட்ரோல்ஸ் டிஃபால்ட் ஆக செக் ஆகியுள்ளது டோ நோட் மார்க் மெயில் ஏஎஸ் ஜங்க் ஐஎஃப் தே செண்டர் இஸ் இன் லிஸ்ட் இன் கீழ் எல்லா ஆப்ஷன் களையும் செக் செய்க
மூவ் நியூ ஜங்க் மெசேஜ் டோ பீல்ட் ஐ தேர்க ஜங்க் போல்டர் ஐ ஆப்ஷன் இல் தேர்க
ஓகே செய்க
இப்போது இன்பாக்ஸ் மீது சொடுக்கவும் முதல் மெயில் ஐ தேர்க மெயில் கன்டென்ட்ஸ் கீழ் பேனல் லில் தெரிகிறது ஜங்க் இக்கான் ஐ சொடுக்கவும் ஜங்க் மெயில் என ஹெடர் தெரிகிறது இதே போல ஏனைய பிரெஃபரன்ஸ் களையும் அமைக்கலாம்
இறுதியாக தண்டர்பர்ட் இல் கான்ஃபிகர் செய்த
ஒரு மெயில் அகாவுண்ட் ஐ
டிலீட் செய்ய முடியுமா
ஆம் முடியும்
இடது பேனல் இலிருந்து STUSERONEgmail டாட் காம் ஐ தேர்க வலது பேனல் இலிருந்து அக்கவுண்ட்ஸ் கீழ் வியூ செட்டிங்ஸ் போர் திஸ் அகாவுண்ட் ஐ தேர்க அகாவுண்ட் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கீழ் இடது மூலையில் இலிருந்து அகாவுண்ட் ஆக்ஷன்ஸ் ஐ சொடுக்கி பின் ரிமூவ் அகாவுண்ட் ஐ சொடுக்கவும்
வார்னிங் மெசேஜ் தெரிகிறது
ஒக் மீது சொடுக்கினால் அகாவுண்ட் டிலீட் ஆகிவிடும்
இருந்தாலும் இந்த டியூட்டோரியல் க்காக நாம் இந்த அகாவுண்ட் ஐ டிலீட் செய்ய மாட்டோம்
கேன்சல் இல் சொடுக்கலாம்
இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடலாம் ஒரு எமெயில் அகாவுண்ட் ஐ டிலீட் செய்தால்
அந்த எமெயில் அகாவுண்ட் உடன் சம்பந்தப்பட்ட எல்லா போல்டர்ஸ் மற்றும் மெயில் களும் தண்டர்பர்ட் இலிருந்து டிலீட் ஆகிவிடும் மொசில்லா தண்டர்பர்ட் விண்டோ வின் இடது பேனல் இல் டிட்டெயில்ஸ் இன்னும் தெரியலாம்
ஆனாலும் அடுத்து லாக் இன் செய்கையில் அவை தெரிய மாட்டா
இத்துடன் இந்த மொசில்லா தண்டர்பர்ட் 1002 டியூட்டோரியல் நிறைகிறது இந்த டியூட்டோரியல் இல் கற்றது புதிய போல்டர் களை எமெயில் அகாவுண்ட் க்கு சேர்த்தல் மெசேஜஸ் தேடலுக்கு அட்வான்ஸ்ட் பில்டர்ஸ் அமைத்தல் மெசேஜ் பில்டர்ஸ் ஐ மேனேஜ் செய்தல் மேலும் கற்றது யாஹூ அகாவுண்ட் ஐ கைமுறையாக் கான்ஃபிகர் செய்தல் மல்ட்டிபிள் எமெயில் அகாவுண்ட் களை மேனேஜ் செய்தல் ஒரு மெயில் அகாவுண்ட் க்கு அகாவுண்ட் செட்டிங்ஸ் ஐ மாற்றுதல் மற்றும் ஒரு எமெயில் அகாவுண்ட் டை டிலீட் செய்தல் உங்களுக்கு அசைன்மென்ட் ஒரு எமெயில் அகாவுண்ட் ஐ மேனுவல் ஆக அமைக்கவும் அகாவுண்ட் செட்டிங்ஸ் ஐ மாற்றுக மெசேஜஸ் ஐ ஆர்க்கைவ் செய்ய பிரெஃபரன்ஸ் அமைக்கவும் ஜங்க் செட்டிங்ஸ் க்கு பிரெஃபரன்ஸ் மாற்றவும் ஒரு எமெயில் அகாவுண்ட் ஐ டிலீட் செய்க தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்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
நன்றி